சரி, சரி கல்யாணம் நல்ல படியா முடிஞ்சுச்சா ஆஹ் நல்லபடியா முடிஞ்சுச்சு இப்பதான் அங்க சென்னையில எல்லாம் ரொம்ப தண்ணி ரொம்ப தண்ணி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 ஆமா, ஆமா குளிரும். ஆஹ் குளிரும் அதிகமா இருக்கு அதுக்காகத்தான், நாங்க போகவே முடியாது. அதா அங்க போகவே இல்லை ஆஹ் இங்கயே ரொம்ப அதிகமாயிருச்சு குளுரு.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

ஆமா, இன்னும் அதிகமா குளிரும்.

இல்லை, இல்லை, நீங்கதான் இந்த இப்ப நம்ம பேசறோம்ல, இதுல நீங்கதான் ரொம்ப அதிகமா பேசணும். நான் கொஞ்சம் கம்மியாதான் பேசணும். ஓஹோ சரி சரி நானே பேசுறேன் அஹ்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

சரி நீங்க எங்க படிச்சீங்க? நான் இங்க மாண்ட்ஃபோர்ட்னா, இங்க படிக்கறது எல்லாம் போபால்லதான் படிச்சேன் இங்க மாண்ட்ஃபோர்ட் இருக்கு, அங்கதான் படிச்சேன் சரி சரி அப்புறம் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆஹ் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா, அப்பா, ரெண்டு என் சின்ன sister அங்கதான் இருக்கா வீட்டுலதான் இருக்கா

நான் இங்க பின்னாடி அஹ் by pass பின்னாடிதான் இருக்கேன்

ஆஹ் சரி, சரி, தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆஹ் தங்கச்சி எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க அவனும் இன்னைக்கு school போயிருக்கா. இப்பதான் scho~ நியூ இயர்க்கு அப்புறமா, இப்பதான் school ஆரம்பிச்சது.

அப்புறம் வீட்டுல இருக்கீங்களா? அப்பா, எத்தனையாவது படிக்கிறா பாப்பா? ப~ சின்ன தங்கச்சி, இப்ப twelfth ல இருக்கா. இப்பதான் exam எழுதப் போறா twelfth க்கு board exam

சரி, சரி. சரி அம்மா அப்பாவை எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா, கண்டிப்பா எல்லாரும் கேட்டதா சொல்றேன். அப்புறம், நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி நான் வந்து சேலத்துலதான் படிச்சதெல்லாம் அங்கதான் படிச்சேன் நானு

அஹ் அப்பா, அம்மா உம் ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி

ஆஹ் தம்பிக்கு, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அஹ் தங்கச்சிக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் settle ஆயிட்டாங்க

எல்லாம் தமிழ்நாட்டிலேயேதான் இருக்காங்க, எல்லாருமே.

நான் மட்டும்தான், இவ்வளவு தூரத்துல வந்து, இங்க இருக்கேன் ஓ, இல்லை, இல்லை எனக்கும் தமிழ்நாடுதான் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போதைக்கு இங்க இருக்கேன். ஆனா, கல்யாணத்துக்கு அப்புறமா தமிழ்நாடுதான் போகப் போறேன்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

எல்~ எல்லாம் proper ஆ சுத்தி பார்த்தேன்னு, சொல்ல முடியாது. சில இடங்கள் போயிருக்கேன்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

ஓ, சரி, சரி. அதான் சரி, போபாலை சுத்தி பார்க்குறதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் சென்னையிலலாம் இருக்கு ஆனால் ரொம்ப rush ஆமாம் traffic நிறைய இருக்கும், போக முடியாது. ரொம்ப நேரம் ஆகும், போறதுக்கு வர்றதுக்கு ஆமா, ஆமா. உடனே நம்ம போபால் மாதிரி எங்க வேணா கிளம்பிட்டு போக முடியாது. போக முடியாது. ஆமா. அங்க அங்க வந்து, two wheeler இருந்தா கூட, நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் போய் இடத்தை போய் பார்க்க முடியாது செய்ய முடியாது அதுக்கு fix பண்ணா தான் முடியும். ஒரு நாள் full ஆ நம்ம wait பண்ணியாகணும்.

ஆமா, அப்புறம் எப்ப போவீங்க எப்ப திரும்பி சேலத்துக்கு உம் நான் வந்து ஏப்ரல்ல போவேன் போய் ஒரு மா~ one month leave வரும் தம்பிக்கு

ஒன்றரை மாசம் leave வரும் full ஆ அங்க இருந்துட்டுதான் வருவோம் நாங்க.

அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்துட்டு வருவோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு அஹ் நானும் mostly ஏப்ரல், மேல தான் போவேன் தமிழ்நாட்டுக்கு அஹ் சின்ன தங்கச்சிக்கு leave இருக்கும் அப்பாக்கும் leave இருக்கும்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

இல்லை, போறதுக்கே two days ஆயிடுறது வர்றதுக்கு two days அங்க travel பண்றதுக்கு two three days ஆயிடுது

அங்க போறதுக்கு, ரொம்ப நாள் தேவைப்படுது நம்மளுக்கு

இல்ல, இப்போதைக்கு என்னன்னா இப்ப train travel ரொம்ப சீக்கிரமா, இப்ப போபால்ல இருந்து, சென்னை போறதுக்கு twelve hours மட்டும்தான் ஆகுறது

ஆமா, அங்க இருந்தா properly யா எங்க வேணா எப்ப வேணா போய் சுத்தி பாக்கலாம். நம்ம இங்கிருந்து போறோம்னா அதுக்கு அந்த time கொஞ்சம் utilize ஆகணும் ஆமா எல்லாம் பாத்துட்டுதான் போயாகணும்.

அதான், ரொம்ப நாளாச்சு உங்க கிட்ட பேசவே இல்லை. எப்படி இருக்கீங்க என்ன அதான் கூப்பிட்டேன்

நான் திருப்பி நான் வந்து என்னோட வேலை வந்து நான் boutique நடத்துறேன் நானு

ladies எல்லா item மும் இருக்கிறது. எல்லாமே தைப்பேன் எல்லாமே செய்வனாலும் சரி ஆஹ் விக்கிறது எல்லாம் பன்றது எல்லாமே எல்லாமே ஒரு fancy store மாதிரி வச்சிருக்கேன் நானு ஆஹ் அப்படியா? சரி சரி.

ஆஹ் daily என்னை வேலை வீட்டுல வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு வர்றதுதான் என்னோட வேலை ஓ உங்க உங்க உங்களை உங்க own கடையா இல்லை நீங்க rent ல வாங்கி வச்சிருக்கீங்களா

பக்கமாவேதான் இருக்கு வீடும் கடையும் பக்கம் பக்கமா இருக்கு

சரி சரி சரி சரி என்னென்ன item தேவைப்படுதோ எல்லாமே செய்வேன் நானு சரி எனக்கும் எனக்கும் கொஞ்சம் stitch பண்ணணும். அதான் கேட்டேன் நல்ல வேலை நீங்க சொன்னீங்க ஆஹ் கண்டிப்பா வாங்க கடைக்கு வாங்க ஆஹ் கண்டிப்பா வரேன். இல்லை எனக்கு ஒரு அது என்ன சொல்றது நம்ம தமிழ்நாட்டுல போட்டுக்குறோம்ல பாவாடை தாவாணி

ஆமா. அந்த மீறி எனக்கு stitch பண்ணு பண்ணிக்கணும். அது என்கிட்ட இல்லை. இருந்தது. ஆனா இப்ப அதை கொஞ்சம் சின்னதா ஆயிடுச்சு

ஆஹ் எல்லாமே பண்ணி கொடுக்கிறேன் நானு எல்லாமே பண்ணுவேன் ஆஹ் இத அஹ் இப்பதான் நான் கல்யாணத்துக்கு போவேன் அது எல்லாம் போட்டுக்கிட்டு போவணும் daily எந்த எல்லா கல்யாணத்துக்கும், நம்ம saree போட்டுக்க முடியாது.

ஆஹ் அது கொஞ்சம் convenient ஆ இருக்கும். உடனே போட்டுக்கிட்டு உடனே போட்டுக்கிட்டு எங்க வேணாலும் போலாம்

அஹ் traditional dress தானே ரொம்ப important ஆ இருக்கு. ஆமா ஆமா இல்ல அது இப்ப பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும் அப்புறமா ஆஹ் அது அந்த dress அ போட்டுக்கிட்டு நிறைய தலை நிறைய மல்லிப்பூ வச்சிக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இங்க எல்லாம் office ல எல்லாம் நாங்க அதெல்லாம் allowed இல்லை இங்க normally professional dress லதான் வரணும்.

இப்ப ஒண்ணும் வீட்டுல இருந்துதான் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். ரொட்டியோ அதுக்கப்புறமா காய்கறி அதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அவ்ளோதான் சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு முடியும் office உ

இல்லாட்டி உடனே நாங்க, seven o'clock இல்லாட்டி six o'clock கிளம்பிடுவோம் இப்ப என்னன்னா குளிர் இருக்கு. so அதுக்காக இவங்க அஹ் இப்ப girls க்கு எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா நாங்கெல்லாம் கிளம்பிடுவோம். okay கொஞ்சம் வெளியில night ஆயிடும் இல்ல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

காலையில நாங்க பத்து மணிக்கு வருவோம். ஆமா பத்து மணி nine forty-five இங்க இருக்கணும். ten o'clock ல இருந்து வேலை ஆரம்பம்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

நானு try பண்றதுல இதுதான் first time

நான் வந்து own business என்னோட அந்த stitching தான் ரொம்ப அதிகமா எட்டு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலையை

ஆஹ் சரி, சரி அதான் இல்லை லட்சுமி சொன்னா அவ means உங்களுக்கு தெரியுன்னு சொன்னாங்க ஆஹ் அவங்களுக்கு ஆஹ் ரொம்ப நெருங்கின சொந்தம் அவங்க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

ஆஹ் ஆஹ் ஹம் அப்படின்னா அவங்க buva வை வந்து எங்க bhaiya வுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க.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

ஆமா, ஆமா இல்லை இல்லை தமிழ்நாட்டுக்கு most of the அப்படித்தான் இருக்கும் family க்குள்ளேயே relations இருக்கும். ஆஹ் அஹ் ஆமா, ஆமா இங்கேதான் கல்யாணம் பண்ணாங்க.

ஆஹ் அப்புறம் அவங்க தமிழ்நாட்டிலேயே போய் settle ஆயிட்டாங்க அவங்க இங்கிருந்து போய் அங்கேயே settle ஆயிட்டாங்க

ஓ அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம்.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

லட்சுமி கல்யாணம் ஆனா, இங்கதான் இருப்பா ஆஹ் தெரியல அவகிட்டதான் கேட்கணும் அவ இங்கதான் இருப்பா அவ எங்கயும் போக மாட்டா சரி, சரி, பார்க்கலை இல்லை அவங்க அம்மாகிட்ட சொன்னால் ஏ தமிழ்நாடுதான் போக சொல்லுவாங்க இல்லை, இல்லை தமிழ்நாட்டுல போகமாட்டா லட்சுமி இங்கதான் இருப்பா சரி, கல்யாணம் ஆனா பாக்கலாம். நம்ம லட்சுமி கல்யாணத்துல பாக்கலாம்

பேசுறதுக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. அதான் லட்சுமி கல்யாண பத்தியும் பேசுறேன்

ஆமா, இப்ப இன்னும் two years three years தான் இருக்கு கல்யாணத்துக்கு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

ஆமா, அதாவது ஆமா நம்பளே போய் சொல்லிட்டா நம்மளுக்கு தான் கொஞ்சம், அஹ் traditional லா சாப்பிட, சாப்பிட சாப்பிடுறதுக்கு அங்க த~ஆஹ் கிடைக்கும்

ஆஹ் அப்படியே, அப்படியே traditional ஆ சாப்பிடணும்ன்னா நம்ம வீட்ல கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாமே. கல்யாணம் வரையிலும் எதுக்கு wait பண்ணணும்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

அது, அது அந்த ஆக்குல போட்டு கொடுப்பாங்கல்ல அது சாப்பிடுற taste வேற இப்படி எல்லாம் நம்ம வாழை இலை இருந்துச்சுன்னா இப்ப கூட சாப்பிடலாமே நம்ம இல்ல, இல்ல இப்ப எல்லாம் அவ சாப்பிட அவ குடுக்கவே மாட்டா கூப்பிடவே மாட்டா வீட்டுக்கு ஓ ஓ கூப்பிடவே மாட்டாளா சரி நான் சொல்றேன்னா அவ கிட்ட நானும் கூப்பிட சொல்லி சரி, சரி நான் கண்டிப்பா சொல்றேன் சரி இப்ப இப்ப ஆஹ் time ஆயிடுச்சு நான் அப்புறமா உங்களுக்கு திருப்பி கூப்பிடறேன். சரியா

வணக்கம் ma'am நாங்க HDFCair go ல இருந்து பேசுறோம் unkalug

okay mam ஆஹ் நீங்க என்ன work பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம. okay ஆஹ் உங்க monthly salary எவ்வளவு சொல்ல முடியுமா? Okay okayITRcopy file பண்றீங்களா?

ஆஹ் okay mam okay health insurance யாருக்கு mam உங்களுக்கு மட்டுமா இல்ல family க்கே வா?

கொரோனா time ல பாத்தீங்கன்னா கொரோனா package னுஅப்டினு சொல்லீட்டு ஒரு medical insurance இருக்க ஆஹ் இப்ப ஒரு four lakhs insurance coverage எடுக்குறீங்கனா okay வா உங்களுக்கு may be கொரோனா வரப்போ உங்க family ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கொரோனா வருது ஆஹ் அப்டிங்கபோது ஆஹ் அவருக்கான medical செலவு okay ங்களா medical செலவு எல்லாம் எங்க insurance company யே பாத்துக்கும் அதுபோக நீங் ஆஹ் நாலு லட்சத்துக்கு கவர் cover போட்டு இருக்கீங்க அப்படின்னா நாலு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்க பணம் வந்து எங்க இதுல இருந்தே நீங்க pay பண்ணிக்களான் insurance company யே pay பண்ணிடுங்க so அதுக்கு மேல ஆச்சுன்னா நீங்க pay பண்ணுவீங்க